லிப்ரியாஃபிஸ் பேஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் கீழ் வருவனவற்றை கற்போம் ரிப்போர்ட் ஐ உருவாக்குவது
ரிப்போர்ட் பீல்ட் களை செலக்ட் லேபல் சோர்ட் செய்வது
ரிப்போர்ட் லேயூட் ஐ செலக்ட் செய்வது ஸ்டாட்டிக் அல்லது டைனாமிக் என ரிப்போர்ட் வகையை தேர்ந்தெடுப்பது
இதற்கு லைப்ரரி டேட்டாபேஸ் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம்
புத்தகங்கள் memberகள் குறித்த தகவல்களை லைப்ரரி டேட்டாபேஸ் இல் வைத்திருக்கிறோம்
மெம்பர் களுக்கு புத்தகங்கள் தந்ததை தொடர டேபிள் ஒன்றையும் வைத்துள்ளோம்
பார்ம்ஸ் மற்றும் குரீஸ் களை உருவாக்க முந்தைய tutorialகளில் கற்றோம்
ரிப்போர்ட் ஐ உருவாக்க கற்கு முன் முதலில் ரிப்போர்ட் என்பதென்ன160
ரிப்போர்ட் என்பது குரி போலவே ஒரு டேட்டாபேஸ் இலிருந்து தகவலை பெறும் வழி
அதன் லேயூட் மற்றும் தோற்றத்தை சுலபமாக படிக்க அல்லது பேப்பர் இல் பிரின்ட் செய்ய தோதாக மாற்றலாம்
ரிப்போர்ட் களை டேட்டாபேஸ் இன் டேபிள்ஸ் அல்லது குரீஸ் இலிருந்து உருவாக்கலாம்
அவற்றில் டேபிள் அல்லது குரி இல் உள்ள அனைத்து பீல்ட் களும் இருக்கலாம்
அல்லது தேர்ந்தெடுத்த பீல்ட்ஸ் குரூப் மட்டும்
ஸ்டாட்டிக் மற்றும் டைனாமிக் என இரண்டு ரிப்போர்ட்ஸ் வகைகள் உள்ளன
ஒரு ஸ்டாட்டிக் ரிப்போர்ட் ஐ எப்போது காண திறந்தாலும் அது
ரிப்போர்ட் உருவான சமயத்தில் இருந்த டேட்டா வை மட்டுமே காட்டும்
இதற்கு ஸ்னாப்ஷாட் என்று பெயர்
ஆனால் ஒரு டைனாமிக் ரிப்போர்ட் ஐ எப்போது காண திறந்தாலும் டேட்டாபேஸ் இலிருந்து கரண்ட் டேட்டா ஐ காட்டும்
ஒக்கே இப்போது மாதிரிக்கு ஒரு ரிப்போர்ட் ஐ உருவாக்கலாம்
லைப்ரரி டேட்டாபேஸ் இல் இடது பேனல் லில் ரிப்போர்ட்ஸ் இக்கான் மீது கிளிக் செய்வோம்
வலது panelலில் யூஎஸ்இ விசார்ட் டோ கிரியேட் ரிப்போர்ட் மீது கிளிக் செய்வோம்
இது reportகளை கட்டுமானம் செய்ய சுலபமான வேகமான ஆப்ஷன் ஆகும்
இப்போது ரிப்போர்ட் பில்டர் விண்டோ என்னும் புதிய விண்டோ ஐ காணலாம்
மற்றும் இடது பக்கம் 6 படிகளுடன் லிஸ்ட் ஆகியிருக்கும் விசார்ட் ஐ காணலாம்
கடைசி டியூட்டோரியல் லில் உருவாக்கிய குரி அடிப்படையில் ரிப்போர்ட் ஐ உருவாக்க இந்த விசார்ட் உடன் செல்வோம் ஹிஸ்டரி ஒஃப் புக்ஸ் இஷ்யூட் டோ தே லைப்ரரி மெம்பர்ஸ் ஸ்டெப் 1 பீல்ட் செலக்ஷன்
ரிப்போர்ட் டேட்டா வின் சோர்ஸ் ஐ இங்கு குறிப்பிடுவோம் ஒரு டேபிள் அல்லது ஒரு குரி
மேலே உள்ள டிராப் டவுன் லிஸ்ட் இலிருந்து நம் குரி ஐ தேர்ந்தெடுப்போம் ஹிஸ்டரி ஒஃப் புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் இடது பக்கம் உள்ள குரி இலிருந்து அவைலபிள் பீல்ட்ஸ் இன் லிஸ்ட் ஐ காணலாம்
நம் ரிப்போர்ட் இல் எல்லா fieldகளும் இருக்க வேண்டும்
ஆகவே வலது பக்கம் உள்ள டபிள் அரோவ் பட்டன் மீது கிளிக் செய்வோம்
இப்போது அடுத்த ஸ்டெப் க்கு போக நெக்ஸ்ட் மீது கிளிக் செய்யலாம்
ஸ்டெப் 2
லேபலிங் பீல்ட்ஸ்
படத்தில் காட்டியபடி விவரமான labelகளை லேபல் டெக்ஸ்ட் பாக்ஸ் களில் டைப் செய்வோம்
ஒக்கே நெக்ஸ்ட் மீது இப்போது கிளிக் செய்யலாம்
ஸ்டெப் 3 குரூப்பிங்
செலக்ட் செய்த fieldகளின் செட் களால் எப்போது டேட்டா வை குரூப் செய்யவும் இது பயனாகும்
உதாரணமாக நம் reportஇல் புக் டைட்டில்ஸ் ஆல் டேட்டா வை குரூப் செய்யலாம்
அதை செய்தால் ரிப்போர்ட் இல் ஒரு புக் டைட்டில் மற்றும் பின் அது கொடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் ஐயும் காணலாம்
பின் அடுத்த புத்தகத்தின் டைட்டில் ஐ காணலாம் இதே போல
இப்போதைக்கு நம் ரிப்போர்ட் சிம்பிள் ஆக இருக்கட்டும்
ஆகவே நெக்ஸ்ட் மீது கிளிக் செய்வோம்
ஸ்டெப் 4 சோர்ட்டிங் ஆப்ஷன்ஸ்
டேட்டா வை குரோனாலஜிக்கல் ஆர்டர் இல் சோர்ட் செய்யலாம்
மேலும் புக் டைட்டில் ஐ அசெண்டிங் ஆர்டர் இல் சோர்ட் செய்வோம்
இதற்கு சோர்ட் பை ட்ராப்டவுன் பாக்ஸ் ஐ கிளிக் செய்வோம்
பின் இஷ்யூ டேட் மீது கிளிக் செய்வோம்
பின் இரண்டாம் ட்ராப்டவுன் பாக்ஸ் மீது கிளிக் செய்வோம்
பின் புக் டைட்டில் மீது கிளிக் செய்வோம்
இப்போது நெக்ஸ்ட் மீது கிளிக் செய்வோம்
ஸ்டெப் 5
சூஸ் லேயூட்
இங்கு ரிப்போர்ட் இன் லூக் மற்றும் பீல் ஐ கஸ்டமைஸ் செய்யலாம்
கொலும்னார் single கோலம்ன் லேயூட் லிஸ்ட் மீது கிளிக் செய்யலாம்
ரிப்போர்ட் பில்டர் இன் பேக்கிரவுண்ட் புதுப்பிக்கப்பட்டதை கவனிக்கவும்
இடது பக்கம் எல்லா லேபல் களையும் பொருத்தமான பீல்ட் களை வலது பக்கமும் காட்டுகிறது
இப்போது கொலும்னார் ட்வோ கொலம்ன்ஸ் மீது கிளிக் செய்வோம்
மீண்டும் கீழேயுள்ள விண்டோ ரிஃப்ரெஷ் ஆகி இரண்டு கோலம்ன் லேயூட் ஐ காட்டுகிறது
இப்படியாக பேஸ் விசார்ட் தரும் எந்த layoutகளையும் தேர்ந்தெடுக்கலாம்
அதை பின்னால் நம் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம்
இப்போதைக்கு முதல் ஐட்டம் டேபுலர் மீது சொடுக்கலாம்
பின் நெக்ஸ்ட் மீது கிளிக் செய்வோம்
கடைசி ஸ்டெப் கிரியேட் ரிப்போர்ட்
இங்கு நம் ரிபோர்டுக்கு விவரமான ஒரு தலைப்பை கொடுக்கலாம் புக்ஸ் இஷ்யூட் டோ Members ரிப்போர்ட் ஹிஸ்டரி
இப்போது ரிப்போர்ட் ஐ டிசைன் செய்வோம் அது எப்போதும் டேட்டாபேஸ் இலிருந்து லேட்டெஸ்ட் டேட்டா வை திருப்ப வேண்டும்
இதற்கு டைனாமிக் ரிப்போர்ட் ஆப்ஷன் மீது கிளிக் செய்வோம்
எப்போது ரிப்போர்ட் ஐ திறந்தாலும் லேட்டெஸ்ட் dataவை காண வேண்டும்
ஒக்கே நம் ரிப்போர்ட் ஐ முடித்துவிட்டோம்
கிரியேட் ரிப்போர்ட் நோவ் ஆப்ஷன் மீது கிளிக் செய்வோம்
மேலும் கடைசியாக பினிஷ் பட்டன் மீது கிளிக் செய்வோம்
புதிய விண்டோ வை பார்க்கிறோம்
மேலும் இதுவே இப்போதுதான் உருவாக்கிய ரிப்போர்ட்

மேலும் இது இஷ்யூ டேட் பீல்ட் இல் அசெண்டிங் ஆர்டர் அதாவது நேரப்படி மேலும் புக் டைட்டில் அசெண்டிங் ஆர்டர் இலும் சோர்ட் ஆகி இருப்பதையும் காணலாம்
இப்படியாக லைப்ரரி memberகளுக்கு புத்தகங்கள் தந்தது பற்றிய குரோனாலஜிக்கல் ரிப்போர்ட் ஐ உருவாக்கிவிட்டோம்
நம் அடுத்த டியூட்டோரியல் லில் நம் ரிப்போர்ட் ஐ மாற்றுவது குறித்து காணலாம்
இங்கு assignment கொலும்னார் single கோலம்ன் லேயூட் ஐ பயன்படுத்தவும்
இத்துடன் லிப்ரியாஃபிஸ் பேஸ் மீதான இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிகிறது
கற்றவை ஒரு ரிப்போர்ட் ஐ உருவாக்குதல்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
இது httpspoken tutorialorg ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது
மேற்கொண்டு விவரங்கள் இந்த லிங்கில் கிடைக்கும்
தமிழில் நிரலாக்கம் கடலூர் திவா குரல் கொடுத்து பதிவு செய்தது
கலந்து கொண்டமைக்கு நன்றி
வணக்கம்